உ~ உங்க பல்லு வந்து எத்து பல்லா இருந்துச்சா? ரொம்ப எத்து பல்லா இருந்ததா? உங்களுக்கு அந்த clip போடுறப்போ வந்துட்டு, ரொம்ப எதுவும் பிரச்சனை இல்லாம, அவங்க easy யா போட்டாங்களா? இல்லை sir, இப்ப எப்படி சொல்றது அப்படின்னாக்கா, normal லாவே வந்துட்டு, ஆ உங்களுக்கு வந்து clip போடுறாங்க அப்படின்னாக்கா வந்துட்டு, ஆ, அந்த clip போடுறதுக்கான space வேணுங்கிறதுனால வந்து, ரெண்டு பல்லோ, இல்லை மூணு பல்லோ, ஐ அதுக்கு தேவை தேவைக்கு ஏத்த மாதிரி வந்து, நம்ம எடுத்துட்டுதான் வந்து போடுவாங்க. அது வந்து, ரொம்ப வந்து ஒரு common ஆன விஷயம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னாக்கா வந்து, அந்த பல்லு வந்துட்டு, ரொம்ப வந்து வர முடியாம, இல்லை, சதை முடியோ, இல்லை வந்துட்டு, வீங்கியோ,

Okay okay okay. ஒண்ணு sir, இப்போ எப்படின்னாக்க, நாங்க வந்து, அ, உங்களோட பல்ல பார்த்தாதான் வந்து, அது எப்படின்னு வந்து சொல்ல முடியும். சரிங்களா? ஒண்ணு அது அவங்க பல்லை எடுத்திருக்கும்போது வந்து, அது ஒழுங்கா வந்து, எடுக்க முடியா~ எடுக்க முடியாத அளவுக்கு எடுத்திருக்காங்க. அப்படி இல்லாட்டி, அவங்க சரியா அத வந்து operate பண்ணி, எடுத்திருக்க மாட்டாங்க. So, வந்து automatic ஆ அதோட பல்லு அது போய் disturb பண்ணும் பொழுது வந்து, ஆ, நீங்க proper ஆ அந்த இடத்துல வந்து, ஆ, mouthwash கொண்டு போனீங்கன்னா கூட, அது அந்த இடத்துல ஒழுங்கா போகாது. ஆனா, அதுக்கான holes space எல்லாம் இல்லாத பொழுது, அது ஒழுங்கா போய், உங்களோட பல்லை வந்து, சுத்தமா வச்சுக்காது அதனாலேயே, உங்களுக்கு வந்து, பிரச்சனை ஏற்படலாம். So, இது இது அவங்க, அதாவது, இங்க வந்துட்டு, clip போட்டதுக்கு அப்புறம், ஒழுங்கா, இதை வந்து, பாத்துக்கலையா? இல்ல, அவங்க clip போடும்போதே, உங்களுக்கு கண்டிப்பா sir, அதான் சொல்றேன். பிரச்சனை வந்து, ரெண்டு விதமா வரலாம். ஒண்ணு வந்து, அவங்க வந்து, உங்க ப~ பல்லுக்கு வந்து clip போடும்போதே வந்து, ஒழுங்கா operate பண்ணி, உங்களுக்கு pressure பண்ணாம, clip போட்டிருந்திருக்கலாம். அப்படி இல்லை, அப்படின்னாக்கா, நீங்க அதை வந்து, ஒழுங்கா maintain பண்ணாம இருக்கலாம்.

நீங்க வந்துட்டு நீங்~ அந்த நீங்க பல்ல வந்து சரியா நீங்க maintain பண்ண பண்ண தான் நீங்க எடுத்துக்கிற ஆகாரத்தையும் உங்களால வந்து சரியா சாப்பிட முடியும். அப்டிங்கறப்போதான் Clip போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு, Clip போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய வந்து வலி எல்லாம் இருக்கும். முதல்ல வந்து, நம்மளால heavy ஆகாரத்தைலாம் எடுத்துக்க முடியாது. அந்த நம்ம எடுத்துக்கற liquid லயே வந்துட்டு, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து, ரொம்ப சத்துள்ள ஆகாரங்களை வந்து எடுத்துக்கணும். புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கா அதை வந்து நம்ம start பண்ணணும். நம்ம வாயை வந்து clean பண்றதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம வந்து ஆகாரத்தை எடுத்துக்கறதுக்கு முன்னாடி, நம்மளோட வாயை வந்து எப்படி clean பண்ணணுங்கிறதை வந்து, நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து, நான்

அ~ அந்த ortho brush அ, நீங்க use பண்ணி, neat ஆ clean பண்ணிவிங்களா? அதாவது, exist எல்லாம் குடுத்து, clean பண்ணீங்களா?

சரிங்களா? அப்புறம் வந்துட்டு mouth wash ன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அது ஒழுங்கா நீங்க ப~ அ, இப்ப regular ஆ use பண்றீங்களா? இருக்கா? இல்லை, தீர்ந்துடுச்சா sir? எந்த மாதிரி? இல்லை, இல்லை sir, நீங்க வந்து, இதை ரொம்ப வந்துட்டு, எப்பவுமே வந்து, use பண்ணணும் sir. Morning one time use பண்ணணும். நீங்க night வந்து, படுக்கப் போறதுக்கு முன்னாடியே, brush பண்ணணும். நீங்க வந்து, use பண்ணணும். எதுவும் problem இல்லை. இப்ப நீங்க வந்து, ஒழுங்கா வந்து, அந்த mouth wash வந்து, எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க, எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ quarantine இருக்கிற, நீங்க சொல்றீங்க இல்லையா? அதனால, வெளியில போய் எதுவும் வாங்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். அதுக்காக, நான் வந்து, better ஆ என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, சுடுதண்ணியை வந்து, சுடு தண்ணியில வந்து, கல் உப்பு இருக்கு இல்லையா அதை வந்து, நீங்க போட்டு, ஓரளவுக்கு, உங்களால, அதை தாங்குற அளவுக்கு, அந்த சூடுல, நீங்க போட்டு, நல்லா வந்துட்டு, கொப்பளிங்க. So, அ, நமக்கு வந்து, உப்புல வந்து, கிருமி நாசினி இருக்கு. அது வந்து, உங்களுடைய, entire பல்லயுமே, அந்த liquid போயிட்டு, clean பண்ணும். நீங்க வந்துட்டு, ஒரு தடவை, morning ஒரு தடவை பண்ணுங்க. ஆ, நெய்யை ஒரு தடவை பண்ணுங்க. அதுக்கான, அ, உங்களுக்கு result எப்படி இருக்குன்னு பாருங்க. Okay வா இருந்துச்சுன்னா விட்ருங்க, அப்படி இல்லை, அப்படின்னாக்கா வந்துட்டு,

ஏன்னா, நீங்க சாப்பிடுற, எந்த ஆகாரமுமே, போய், எங்கேயுமே நிக்காம, அது வந்து, உங்களை வந்து, proper ஆ, clean பண்ணி கொடுக்கும். So நீங்க வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் No sir, இப்ப வந்து, நீங்க சாப்பிடற item, ஏதாவது பொருட்கள் போயிட்டு, உங்க பல்லோட இடுக்குல்ல, அங்க, இங்க, அப்படின்னு போய் சேர்ந்து, உங்களோட brush எல்லாம், ஒழுங்கா ஒ~ அது வந்துட்டு, உங்களுக்கு வந்து, அது cavity ஆ, form ஆயிருக்கும். புரியுதுங்~

அது வந்து, உங்களோட பல்ல வந்து, யாரு வந்து, check பண்ணாங்களோ, அந்த dental டாக்டர் தான் வந்து, நீங்க போட்டிருக்கணும். அது வந்து, four months ஆ இல்ல நீங்க வந்து Advice இல்லாம, நீங்க வந்து, பல்லெல்லாம் வந்து, கழட்ட வேணாம். சரிங்களா? So, doctor உங்களோட அதாவது, நீங்க போய், doctor அ meet பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும், உங்க பல்லுக்கு பிரச்சனை இல்லாம, எப்படி இருக்கணுமோ, என்ன பண்ணணுமோ, அதை வந்து, நம்மளோட health care patients centre மூலம் சொல்லுவோம் சார், உம் அந்த அதெல்லாம் பண்ணுங்க. வேற, எப்பப்பெல்லாம், வலி வருது, உங்களுக்கு? இல்லக்கா, எப்பவுமே, வலி

Sir, நீங்க பேசுறது, எனக்கு clear ஆ இல்ல, sir உங்க தொடர்பு

Hello இருங்க. சரிங்க sir, நான் சொல்றது மட்டும் follow பண்ணுங்க. ஆ, நீங்க வந்து, கண்ணாடிய பாத்து வந்து, brush பண்ணுங்க. அஹ் கண்ணாடிய பாத்து, எல்லா edges லயும், உங்களோட, brush ஓட, அந்த, இது, ஆ, brush வந்து, போகுதான்னு, நீங்க வந்து, பாத்துக்கோங்க. அது proper ஆஹ் காலையிலயும், இரவு, தூங்க போறதுக்கு முன்னாடியும் வந்து, செய்ங்க. ரெண்டு பெ~ mouthwash இல்லை அப்படின்றதுக்காக வந்து, wash பண்ணாம விட்றாதீங்க. ஏன்னா, நம்மலோட வாயோட அமைப்பு வந்து, அந்த மாதிரி. எல்லா இடங்களாலையுமே, brush வந்து, frequent ஆ போக முடியாது. அதனால, நீங்க வந்து, சுடுதண்ணியில, கல் உப்பு போட்டு, உங்களால, தாங்க முடியற அளவுக்கு, நீங்க, எல்லா edges மே, போற மாரி, கொப்பளிங்க. காலையில, இரவு, முக்கியமா, மத்தியானம், சாப்பிட்டதுக்கு அப்~ நான் எடுத்து செய்ங்க. செஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு, உங்களால, ஒரு ரெண்டு நாளைக்கு, நீங்க வந்துட்டு, ரொம்ப heavy யான, சாப்பாடுகள்லாம், எடுத்துக்காம அதாவது, அஹ் juice ஆகாரத்துலயே, அப்படி இல்லை, சாப்பாடையே அரைச்சு, கஞ்சி மாதிரி, அந்த மாதிரி குடிச்சு, கொஞ்சம் உங்களோட முதல்ல, உடம்பை வந்து, strength ஆ வச்சுக்கோங்க சரிங்களா? இங்க வந்து நல்ல ஆகாரத்தை வந்து, நீங்க வந்து நீங்க எடுத்துக்க, எடுத்துக்க, எடுத்துக்க, உங்களுக்கு அந்த பல்லு வலி வந்து, கொஞ்சம் கொஞ்சமா கொறைய ஆரம்பிக்கும். உடம்புல எந்த சக்தியும் இல்ல அப்படிங்கிறப்போ வந்து, உங்களுக்கு பல்வலி வந்து, automatic ஆ அதிகமாகிட்டே இருக்கும். Okay ங்களா வேற ஏதாவது தகவல் தேவைப்படுதா sir உங்களுக்கு? Okay கண்டிப்பா sir. அழைத்தமைக்கு நன்றி.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 வணக்கம் மதி நல்லாருக்கேன், நீங்க நல்லாருக்கீங்களா நல்லாருக்கேன். எப்படி போயிட்டிருக்கு எப்படி போயிட்டிருக்கா, என்னென்னு சொல்றது உண்மையா சொல்லணுமா பொய் சொல்லணுமா உண்மையா சொல்லணும்னா வழக்கத்திற்கு மாறா நல்லாருக்கு அப்படின்னு சொல்லணும், பொய் சொல்லணும்னா நல்லாவே இல்லைன்னு சொல்லணும் மாத்தி சொல்றீங்க போலயே எது உண்மை எது பொய்ன்னே கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு சொல்றீங்க அப்படி தான், எல்லாமே அப்படி தான் சொல்றிங்க அசால்ட்டா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 வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஏன் ரொம்ப dull ஆவே பேசுறீங்க, உடம்பு ஏதும் முடிலயா என்ன today ஒரு மாதிரி tired இருக்கு என்னென்னு தெரியலை அப்படியா எதாவது juice எதுவும் உடம்பைப் பாருங்க first உடம்பு நல்லா இருந்தா தான் next next நம்ம எதாவது பண்ண முடியும்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

எதுக்கு மழையிலே தத்தளிக்கிறதுக்கா எங்களை கூப்பிடுறீங்க என்னதான் இருந்தாலும் கேரளா வந்து சும்மாவா கேரளான்னாவே ஒரு best place தானே நீங்க வந்தீங்கன்னா சரி happy ஆ feel பண்ணுவீங்க, இங்க வந்திங்கனா பக்கத்துலயே வெச்சு பாத்துக்கலாம் அதுவும் இல்லாம இங்க கேரளா வைத்தியம் எல்லாம் நல்லா இருக்கும் உங்களை கூப்பிட்டுட்டு வந்து இங்க கூட வைத்தியம் பார்த்தா நல்லா கேட்குமேன்னு சொல்லிதான் யோசிச்சேன் so

அங்க என்ன சித்தா வைத்தியம்மா இல்ல வேற எதுவும் இந்த தொடு தொடு தொட வச்சு ஏதோ ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே ஆமா கேரளா வைத்தியம் அப்படின்னாலே நம்ம இது full ஆவே தனி இதுதான் பேரே கேரளா வைத்தியம்தான் சரி சரி இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு தொடு வைத்தியம் இருக்கு தொடுறது மூலியமாவே ஏதோ சரியாகும் அப்படின்னு சொல்லி இல்லை அது full ஆவே கேரளா oil massage எண்ணெய்யால மட்டும்தான் எண்ணெயிலேயே எல்லாமே குணப்படுத்திடுவாங்க அந்த மாதிரிதான் ஓ சரி சரி நீங்க எதாவது try பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி full ஆவே oil தான் oil massage அஹ் தேங்காய் எண்ணெய்லதான் சமைக்கிறது எல்லாமே தேங்காய் எண்ணெய்தான் full and full இப்ப மாறிடுச்சு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 ஓ அப்படியா என்னன்னு தெரியாது இப்ப தேங்காய் எண்ணெய் அப்படின்னா வந்து ஆட்டி எடுக்கிறதா நான் கடையில போய் வாங்குறதா கடையில போய் வாங்குனா நம்ம தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி தானே கொடுப்பாங்க ஆமா ஆமா கடைல எல்லாம் வாங்க கூடாது அதுல எதாவது essence add பண்ணுவாங்க, நீங்க செக்குல ஆட்டி வாங்குனீங்கன்னு வைங்க அதுவே போதும் அவ்வளவு super ஆ இருக்கும் ஓ சரி சரி எல்லாருமே அப்படித்தான் சொல்லி வாங்குவீங்களா ஆமா இங்க தேங்காய் மரம் நிறைய இருக்கும் அங்க போய் நாங்க தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்து, கொஞ்சம் மட்டை எல்லாம் இது ஆனதுக்கு அப்புறம் உடைச்சு காயப்போட்டு full ஆ எடுத்து வச்சிருவோம் அதனால ஒரு ஒரு சாக்கு வந்ததுக்கு அப்புறம் போய் கடையில கொடுத்தோம்னா எத்தன கிலோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை அரைச்சு எண்ணெய்யா கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா அதை போய் weight எவ்வளவு weight இருக்கோ அதை எடைக்குப் போட்டுட்டு அங்கே அரைச்சு already வச்சிருப்பாங்க வேற தேங்காய் எல்லாம் அந்த எண்ணெயை நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தரலாம்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 இல்லை இல்லை அதைத்தான் சொல்றேன்ல நம்ம வந்து season க்கு நல்லா ஒரு சில season அப்ப எல்லாம் நிறைய தேங்காய் வைக்கும் அவ்வளவு இருக்கும் ஒரு தேங்காயே பதினைந்து ரூபாய் அந்த மாதிரிதான் விக்கும் அதே அந்த season இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாய், முப்பது ரூபாய் விக்கும் ஆமாம் அப்ப இதுக்கு முன்னாடி season க்கு அப்படியே வாங்கி அரைச்சு எல்லாமே stock வச்சுக்கணும் ஆறு மாசமாவது use ஆகும் அந்த மாதிரி வச்சுக்கணும் என்ன சொல்றீங்க அப்ப stock நம்ப வெச்சுட்டே இருந்தாதானே அதை சமாளிக்க முடியும் இல்லை இப்ப நம்ம நீங்க வந்து வாங்குவீங்க சரி கஷ்டப்படுறவங்க எல்லாம் எப்படி அதை வந்து ஆறு மாசத்துக்கு ஏத்த மாதிரி வாங்கி வச்சுப்பாங்க எனக்கு புரியலையே இது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

காசு இருக்கறவங்க ஆறு மாசத்துக்கு வாங்கி வச்சிருவாங்க காசு இல்லாதவங்க கஷ்டப்படறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேக்கறேன்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 நாலு மாசத்துக்கு வாங்கிட்டு சேர்த்து அந்த அஞ்சாவது மாசம் சம்பளம் வந்தவுடனே போய் கட்டுவாங்க அப்படி இல்லைன்னா EMI scheme மாதிரி கூட நிறைய இங்க இருக்கு தேங்காய் எண்ணெய்க்கெல்லாம் உங்க ஊர்ல EMI scheme தர்றாங்களாங்க ஆமா இங்க நம்ம ஊர் மாதிரி எல்லாம் கிடையாது கேரளா பொறுத்தவரைக்கும் எல்லாமே ரொம்ப different ஆ தான் இருக்கும் எல்லாருமே rubber தோட்டம் வெச்சிருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கும் அதே மாதிரி தான் தேங்காய் எண்ணெய்யும் அவங்களுக்குன்னு வந்து ஏதாவது ஒரு பெரிய factory இல்ல friends, relatives அந்த மாதிரி பழக்கம் இருக்கும், எப்படியாவது வந்து அவங்களை வீட்டிலிருந்து தேங்காய் எண்ணெய் வந்துரும் full ஆவே ஓ சரி சரி இல்ல இப்ப சரி okay

boat houseboat house க்கு தமிழ்ல என்ன

படகு வீடா கப்பல் வீடுங்க

நாங்க முன்னாடி வந்து எர்ணாகுளத்தில இருந்தோம் இப்ப அங்கிருந்து மாறி ஆலப்புழா போயிட்டோம் boat house இல்ல அவ வீட்டுலேயே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

per day க்கு அப்படின்றப்ப பாருங்க யோசிச்சுக்கோங்க எவ்வளவு செலவாகும்னு சொல்லிட்டு ஆமா கண்டிப்பா நிறைய செலவுதான் ஆகும் இல்லை boat house ல வந்து சாப்பாட்டுக்குலாம் என்ன பண்ணுவாங்க அங்கேயே கொடுத்திருவாங்க அதனாலதான் இவ்வளவு amount எல்லாமே அங்கேயே கொடுத்திருவாங்க நீங்க பயப்படவே தேவையில்லை ஓ சரி சரி நம்ம மூணு வேளையும் சாப்பாடு அப்புறம் juice, tea எதுனாலும் இதை சாப்பிடலாமா அஹ் போன உடனே soup, juice, tea food எப்படி வேணும் என்னன்றதை non-veg வேற என்ன செய்வாங்க இந்த மாதிரி இன்னும் நம்ம என்னெல்லாம் அது எல்லாமே செஞ்சு தருவாங்க அப்படி இல்லைன்னா boat house ல கூட்டிட்டு போய் சுத்தி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 ஓ சரி சரி அழகா சமைச்சு தருவங்களா, சரி தான் நீங்க சொல்றது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

உளரல்லாம் இல்லைங்க network issue ஆ இருக்கும் நான் அங்கிருந்து பேசறேன்ல கேரளால இருந்து நீங்க இங்கிருந்து பேசுறீங்க அவ்ளோ

சரி சரி அப்ப வந்து phone ல எந்த கோளாறும் இல்லை தெளிவாதான் கேக்குது உங்க மேலயும் எந்த கோளாறும் இல்லை தெளிவாதான் கேக்குது

சும்மா தன உக்காந்து இருக்கேன். சரி உங்க area ல மழை பெய்யுது சரி சரி பரவாயில்லை இதுல என்ன இருக்கு வீட்டிலேயும் phone அடிச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்கலாம் அப்படின்னு போன மெதுவா last time ஏதோ ஊட்டி போனோம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே போனீங்களா இல்லையா hello ஊட்டியா

ஓரளவுக்கு okay வா இருந்துச்சு ரொம்ப ஒண்ணும் மோசமா இல்லை சரி okay என் கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தீங்க எனக்கு அந்த time ல உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு இருந்தான் சரி நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் பேசவே இல்லை friends எல்லாம் நல்லா enjoy பண்ணாங்களாம் weather எல்லாம் எப்படி இருந்துச்சு நான் பார்த்து சொன்ன மாதிரியே இருந்துச்சா இல்லை அதைவிட அதிகமா மழை புயல் அந்த மாதிரி இருந்துச்சா இல்ல இல்ல இல்லடா நீங்க சொன்ன மாதிரி அதான் correct ஆ சொல்லி இருக்கோம் guess பண்ண முடியாது இப்ப நான் வந்து இப்பதான் கூகுள்லதான் பார்த்துகிறது பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்லுவேன் இப்ப நம்ம வீட்டுலயுமே எங்கயாவது போனோம் வரணும்னா இப்ப அதுல வந்து check பண்ணிக்கிறது ஏன்னா weather condition வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்கு

இப்ப நிறைய idea இருக்கும் அந்த side ஏ வந்து வர்றோம் போறோம் அங்கேயே உங்க வீடு இருக்கு ஆமா நம்ம இப்படித்தான் மழைதான் இருக்கு, வெயில் தான் இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது இந்த weather ஐ பொறுத்தவரைக்கும் மழை வெயில் காலத்துல திடீர்னு நமக்கு வந்து மழை வரும் நம்ம மழையை எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் துணி எல்லாம் நிறைய

அபி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

hello

அப்படியா ஏன் இவ்வளோ கேக்கலை கேக்கலைன்னு சொல்றீங்க ஆமா ஆமா அப்பப்ப network ஊர்ல எல்லாம் மழை பேஞ்சுட்டு இருக்குல்ல அதனால தான் problem இருக்குனு நினைக்கறேன் எனக்கு தெரிஞ்சு

சொல்லுங்க கேட்டுட்டுதான் இருக்கேன் உங்களுக்கு கேக்குதா அப்பப்ப network problem ஆயிடும் போல ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது

சரி wait பண்ணுங்க நான் வேணும்னா மாடிக்கு போய் பேசறேன் சரி okay பாருங்க

வேற எதுவும் இல்லை அஹ் condition பார்த்துட்டு எப்படினு நீங்க பாட்டுக்கு டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க நான் வாங்கன்னு சொல்லிட்டிருக்கேன் எப்ப வர்றேன் என்ன வர்றேன்னு எல்லாம் சொல்லாம சரி okay ன்னு சொல்லிட்டீங்க எப்ப வரீங்கன்னு சொல்லுங்க அப்பதான் உங்களை விடுவேன் இல்லாட்டி விட மாட்டேன் என்ன இப்டி பேசறீங்க என்ன பண்ண போறீங்க விட்டுத்தானே ஆகணும் என்ன பண்றது கல்யாணம்தான் பண்ணி வைக்கணும் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நல்ல மாப்பிள்ளையா பார்த்தா, பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க எங்க இப்பவே உடம்பு சரியில்லாம அடிக்கடி போகுது இன்னும் நான் மாப்பிள்ளையை வேற வச்சுக்கிட்டு நான் அவனை பாப்பேனா என்னைய பாப்பேனா கஷ்டம் தான் சரி தான் பாப்போம் நல்ல மாப்பிள்ளையா வேற கிடைக்கணும் தேடணுமா

இனிமேல் நம்மளா போயி தேடி புடிச்சிட்டு வந்து தான், கேரளால ஏதாவது மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க கல்யாணம் பண்ணிப்போம்

நீங்க date சொல்றீங்களா அஹ் நான் date பார்த்துட்டு confirm எப்போ சொல்லுவீங்க confirm பண்ணிட்டு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

சரி okay okay மார்ச் ஒண்ணு அஹ் ஓ sorry மார்ச் ஒண்ணாம் தேதி, மார்ச் ரெண்டாம் தேதி அப்படித்தானே அந்த date எல்லாம் உங்களுக்கு எப்பனாலும் okay வா சரி okay எனக்கும் எந்த issue யும் இல்ல நீங்க வந்து சொல்றதே பார்த்துட்டு நான் date கூட பாத்துட்டு confirm பண்ணிடறேன் okay நீங்க date பாத்துட்டு call பண்ணுங்க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 மார்ச் ஒண்ணாம் தேதி புதன்கிழமை வருது உங்களுக்கு okay வா இன்னைக்கு

காலையிலே ஒரு ஒரு train இருக்கு express உ அதுல ticket free ஆ இருக்கு அது book பண்ணட்டா இல்ல hello கேக்குதா உங்களுக்கு மார்ச் ஒண்ணாம் தேதி பதினோரு மணிக்கு ஒரு ticket sorry ஒரு train வருது எர்ணாகுளத்திலிருந்து திருச்சி express தான் திருச்சி to எர்ணாகுளம் express அது அங்க இருந்து பதினொன்றை மணிக்கு கிளம்பறாங்க

இல்லை வந்து வேற train பார்த்து உங்களுக்கு சொல்லவா இல்லை இல்லை. நீங்க எனக்கு அந்த அளவுக்கு train அ பத்தி ஒரு station ல நிக்கிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஓ okay okay okay புரியுது ஓ நீங்க சொல்றதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டு date அ fix பண்ணிப்போம் நான் ஒண்ணாம் தேதி ticket போட்டுட்டு நான் வந்து மார்ச் ஒண்ணாம் தேதி ticket போடுறேன் return ticket வேணா வந்து மார்ச் ஆறாம் தேதி போடவா ஆ okay okay போடுங்க நம்ம அடுத்து extend பண்ற மாதிரி இருந்துச்சு அபப்டின்னா நான் cancel பண்ணிக்கறேன் சரி okay okay ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்பயே வந்து ticket போட்டுக்கிட்டோம் அப்படின்னாதான் easy easy ஆ கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா full ஆ book ஆயிடும் அதுக்கப்புறம் கிடைக்காது உங்களுக்கும் சிரமமா போயிடும் போயிடும் வரது போறதுக்கு ரெண்டுத்துக்குமே ticket நம்ம confirm ஆனா மட்டும்தான் train ல ஏறவே முடியும் இப்ப இருக்குற generation அப்படியே ஆயிருச்சு ஆமா ஆமா கண்டிப்பா ஏன்னா அது book பண்ணாமயம் நாம் போனதும் இல்ல book பண்ணி தான் எங்கனாலுமே போய் இருக்கேன் long travel அப்டிங்கறப்ப book பண்ணி correct ஓ அப்படியா சரி சரி எதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எப்படி என்ன என்ன set ஆகுன்றதை பார்த்துட்டு சொல்லுங்க கொஞ்சம் sound ஆ பேசுங்க நீங்க பேசுறது வந்து எனக்கு சத்தமா கேட்கவே இல்லை இல்லை நான் என்னோட friend என்னோட sister ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டிருக்கேன்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 எப்பனாலும் எதுனாலும் யாருனாலும் நீங்க கூப்பிட்டு வாங்க okay வா சரி சரி அவளுக்கு college போயிட்டிருக்கு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 okay evening வந்து நான் inform பண்றேன் நீ வந்து okaytime உ seat எல்லாம் இருக்கான்னு நீ பார்த்துக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் அவளை வர்றாளா என்னென்னு confirm பண்ணிட்டு நான் சொன்னேன் அப்படின்னா ரெண்டு ticket நீ போட்டிருவல்ல